நீங்க, இப்போ, unlimited சாப்பிடுறீங்கனா. Non Veg um சாப்பிட்டுக்கலாம். Veg சாப்பிட்டுக்கலாம் ஆ, நல்லா இருக்கே, இது இங்க கோயம்புத்தூர்ல வந்துட்டு, எங்கன்னா, BarBQ nation இருக்குல்ல, தெரியாதா உனக்கு? BarBQ , கேள்விப்பட்டிருக்கேன். இந்த absolute barbecues ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவா?

ஆமா, அதான், absolute barbeque nation ன்னு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறையா, இந்த Insta story ல, story ல எல்லாம் வந்துட்டு food review அப்படின்னு பார்க்கும் போது

ஏய், இங்க நிறைய ரெண்டு, மூணு Belt House இருக்கு. சரி, நான் பார்த்துக்குறேன்

அதுல, ஏன் நீ அதை suggest பண்ற

ஆமா, கீழ எல்லாம் வந்துட்டு, rooms இருக்கும்ன்னு நினைக்கிறேன் Coimbatore la , அவ்வளவு பெரிய building லாம் இருக்கா? பரவாயில்லையே ஆமா.அது எப்படின்னா

Compact ன்னா, ரொம்ப சின்னதா, அந்த மாதிரிதான் இருக்கும் போல, நீ சொல்றதுபடி பார்த்தா ஏய், அது வந்து, அ, seventh floor ல மட்டும்தான், இது இருக்கும், hotel இதெல்லாம் இருக்காது. அதுதான், நான் சொல்றேன். ரொம்ப சின்னதா அந்த ஒரு floor ல, அப்ப, குட்டியாதான் இருக்குமா, அது? ஆமா, அது, ஒரு, எப்படி சொல்லலாம்? அமுது சுரபி இருக்குல்ல? பொள்ளாச்சி அமுல் சுரபி

அதுல கீழயும், மேலயும் சேத்துனா, எவ்வளவு பெருசு இருக்கும்?

ம், அதாவது, நம்ம, GowriKrishna bakes and cakes மேல உள்ளத விட, இன்னும், கொஞ்சம் பெருசா இருக்கும்

அது எப்படின்னா, அந்த ஒரு floor லயே போயிட்டினாலே நீ, அங்கேயே steps இருக்கும். ஒரு சும்மா இரண்டு step இருந்தா, மேலே கொஞ்சம் height ல. ஓஹோ. இந்த side , அது மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க ஓ, அது ஒரே இடத்துல நிறைய explore பண்ற மாதிரி

normal size தான். ஆனால், எல்லாமே வச்சிருப்பாங்க

அது எப்படின்னா, rate வந்துட்டு, ஒரு ஆளுக்கு வந்து Sunday போனா, 950 ன்னு நினைக்கிறேன்

அதாவது, மத்த days எல்லாம் போனா, eight fifty வரும்ன்னு நினைக்கிறேன்

நாங்க, evening time தான், போனோம். இல்லை, Afternoon la இருந்தே, இருக்குன்னு நினைக்கிறேன்.

ஆ, நம்ம இதுக்கு வந்து, முன்னாடியே book பண்ணணும்

எப்படி book பண்றதுன்னு தெரியலை. நான் friend கிட்ட கேட்டு சொல்றேன்.

அன்னைக்கு, நாங்க போயிருந்தோம். அது வந்து, அ, நீங்க உள்ள, first ஏ book பண்ணிறணும்.

Book பண்ணிட்டீங்கன்னா, அவங்க timing தருவாங்க

two and half hours , two hours , ennamo தருவாங்க.

நீங்க உள்ள போறதுல இருந்து, உள்ள போயி உட்கார்றதுல இருந்து, அவங்களுக்கு கணக்கு, அப்பத்துல இருந்து, two hours ஒ, two and half hours ஒ தருவாங்க நம்ம book பண்ண, அந்த time ல இருந்து

எத்தனை பேருன்னு, எத்தனை members ன்னு சொல்லிட்டோம்ன்னா, அவங்க வந்துட்டு, time தருவாங்க நமக்கு.

ஆனா, நீங்க, அவங்க தந்த time க்கு அப்புறமும், நீங்க late ஆ போனீங்கன்னா, அதுக்கு அவங்க, response இல்லை

அப்ப வந்துட்டு, நம்ம அவங்க குடுத்த time க்கு, நீங்க உள்ள இருந்தாலும், இல்லாட்டி, அந்த நேரத்துல இருந்துதான், அவங்களுக்கு கணக்கு

நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம், நீங்க சொன்ன time க்கு போயிட்டீங்கன்னா, அவங்க எல்லா arrange பண்ணி தந்துருவாங்க. ஆ, அப்பதான் உள்ள விடுவாங்க. அந்த time க்கு, அதுக்கு முன்னாடியே போனாலும், உள்ள எல்லாம் விடமாட்டாங்க.

ஆ, veg plate வந்துட்டு, veg plate நீங்க வாங்கிட்டீங்கன்னா, non veg சாப்பிட முடியாது Veg plate ன்னா, என்னென்ன தருவாங்க

veg என்ன பெருசா எடுக்கப் போகுது Veg எல்லாம், அவங்க, salad வச்சிருப்பாங்க

அதுக்கப்புறம், card rice , vegetarian ல, என்னென்ன இருக்கோ, எல்லாமே வச்சிருப்பாங்க, அங்க

அதெல்லாம் நாங்க veg starters edhum pakalaye அப்படி பார்த்தால், பன்னீர், அது மாதிரி தருவாங்க பன்னீர்ன்னா எப்படி? என்ன மாதிரி fry panniya ? இல்லை, மசாலா.

அந்த kebab stick ல போட்டு

என்னமோ BarbQ ல வைக்கிற மாதிரி ஆமா, அது மாதிரிதான். மசாலா எல்லாம் போட்டு வேற என்னென்ன தருவாங்க, veg ல?

Okay . அப்ப, non - veg எடுத்தா, ரெண்டு சாப்பிட்டுக்கலாம். அப்ப, non - veg தானே வந்துட்டு, லாபம்? ஆமா. Non veg எடுத்தீங்கன்னா, நீ என்ன வேணா, சாப்பிட்டுக்கலாம். veg சாப்பிட்டுக்கலாம், அதுல என்ன veg ன்னா, என்னென்ன இருக்கும்?

இப்ப வந்துட்டு, ஆ, ஒரு ஆளுக்கு nine fifty வருமா?

veg ன்னா அதைவிட hundred கம்மியா என்னமோ தெரியலே Hundred கம்மின்னா, அப்போ இதெல்லாம் சாப்பிட முடியாது இல்லை Non veg தான் நாங்க எல்லாருமே கொண்டு வந்து தருவாங்க

நாங்க veg and இது இரண்டுமே சேர்த்திருவாங்க, non veg ku

Fish name எல்லாம் தெரியலே. நாங்க சாப்பிடுறதுலதான், ஆர்வமா இருக்கோம்

அப்புறம், இந்த prawns இருக்குல்ல?

Prawns லயே, green colour ல, ஒரு Prawns தருவாங்க

ஹரியல்லி சிக்கென் எல்லாம் வைக்கிராங்கல அந்த மாதிரி அமா. அது மாரி. அது எப்படி என்னா டேபிள் எப்படி இருக்கும்னா table இருக்கும் சேரு இருக்கும். அது எப்படி என்றால் டேபிள் எப்படி இருக்கும்னா table இருக்கும் சேர் uu இருக்கும். அது நொர்மலா இருக்குமா. இங்க எப்படி டேபிளுக்கு நடுவுல வந்துட்டு ரெண்டு. வெப்சைட்லயோ ரைட் சைடுலயோ ரெண்டு இது வச்சிருப்பாங்க. இந்த பர்னர் இருக்கில

ஆமா அவங்க ஒரு சின்ன ஒரு ethu போட்டு க்ளோஸ் பண்ணி தாங்க அதையே

நாம போனோம்னா அதை ஓபன் பண்ணிட்டு ஒரு இது மாதிரி உள்ள இறக்குவாங்க

அதுக்குள்ள coal எல்லாம் போட்டு ஃபயர் பண்ணி வச்சு இருப்பாங்க ஓஓ. நம்மளை குக் பண்ணி சாப்பிடற ஒரு பீல் இருக்கும் இல்ல. correct . அப்படி இல்ல அவங்க கொண்டு வந்து குக் பண்ணது தான் கொண்டு வந்து அதுல மேல வைப்பாங்க. அது ஹீட்டாவே இருக்கும்

Ni பிரான்ஸ் ketute இருந்தாலும் தந்தடே இருப்பாங்க சிக்கன் மட்டன் பிஷ் எல்லாமே இருக்கா ?

வெஜ் கொண்டு வந்து தருவாங்க Non வெஜ் கொண்டு வந்து தருவாங்க

அது ஒரு ஒர்டெரா அதுல இந்த table la இந்த side பர்னெர் ல எவ்வலவு வைகிரங்கலொ அதே மாரி அந்த side la அதுலிஉம் வைபாங்க

அதுல வந்துட்டு சிக்கென் இருக்கும் சிக்கென் கபாப்

இந்த இருக்கிர time ல தான் சாப்பிடுகனும் அமா நீ அந்த 2 and half hrs 2 hours குல எவலொ வெனலும் சாப்பிட்டுகலாம் வெரும் இது மட்டும் தானா வெர எதும் இருக்காதா

ஓ, இது தான் starters எ வா

இந்த க்ரில் தந்துரி மாரி எல்லாம் இருக்குமா

ஆ என்ன தருவாங்க நா அதான் இந்த மாரி piece piece ah இருக்கும்

அதுல்ல கொண்டு வந்து தருவாங்க leg piece தருவாங்க

Taste எல்லாம் நல்லா தான் இருக்கும், Taste எல்லாம் நல்லா தான் இருக்கும், அதுகப்பரம் ப்பார்தினா

ஒரே னிமிசம் இருகியா கொஞ்சம்

Oh , Ok . Headset Battery . ம்ம் அதுகப்பரம் வந்துட்டு வெர என்ன சொன்னாங்க starters எல்லாம் கொண்டுவந்து தன்டே இருபாங்க

Main dish Eppo தருவாங்க அதான் நாம சொல்ர வரைக்கும்

புல்லெட் சிக்கென் வரும் மட்ட்ன் ல வந்துட்டு மட்ட்ன் புல்லெட் நு கொண்டு வந்து வைபாங்க

அது supera இருக்கும், அடுத்து வந்துட்டு Potato ல என்ன்மொ கொண்டு வந்து வைபாங்க

அது மட்டும் தான் கொஞ்சம் இது. ஆனா, taste நல்லா இருக்கும். நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லி, potato வை சாப்பிட்டோம்ன்னா, மத்தது சாப்பிட முடியாது அ, ஆனா, Pack எல்லாம் பண்ணிட்டு வர முடியாது, எதுவும் pack எல்லாம் பண்ண முடியாது Unlimited ம் கொடுத்து, எப்படி packing தருவாங்க? அப்படின்னு

அவங்களே decorate பண்ணி, name போட்டு,

அங்க suppliers எல்லாம், சுத்தி நின்னு, Birthday song ஒண்ணு என்னமோ பாடுவாங்க. அது நல்லா இருக்கும்